வணக்கம்
ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷனுக்கு அறிமுகம்குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் நான் சுருக்கமாக விளக்கப்போவது ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷன் விண்டோ மற்றும் சில அடிப்படை செயல்பாடுகள்
நாம் கற்கவோவது மேனு பார் டூல் பார் மற்றும் ஜெஎம்ஒஎல் பேனல் எவ்வாறு ஜெஎம்ஒஎல் panelன் அளவை மாற்றுதல் எளிய கரிம மூலக்கூறுகளின் மாதிரிகளை உருவாக்குதல் ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு மெத்தில் குழுவை சேர்ப்பதன் மூலம் மூலக்கூறுகளை கட்டமைத்தல்
மேலும் நாம் கற்கபோவது ஒரு நிலையான வெளிவடிவமைப்பை பெற எனர்ஜி மினிமைசேஷன் செய்தல் மற்றும் mol பைல் ஆக படத்தை சேமித்தல்
இந்த டுடோரியலைத் தொடர உங்களுக்கு உயர்நிலைப் பள்ளி வேதியியல் மற்றும் அடிப்படை கரிம வேதியியல் பற்றி தெரிந்திருக்க வேண்டும்
இந்த டுடோரியலை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்குதளம் பதிப்பு
1204 ஜெஎம்ஒஎல் பதிப்பு 1222 மற்றும் ஜாவா பதிப்பு 7
குறிப்பு ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷன் நன்றாக இயங்க உங்கள் கணினியில் ஜாவா ஐ நிறுவியிருக்க வேண்டும்
ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷன் இது ஒரு கட்டற்ற மூலக்கூறு காட்சிபடுத்தி வேதியியல் அமைப்புகளின் முப்பரிமாண மாதிரியை உருவாக்கவும் பார்க்கவும் பயன்படுகிறது
மேலும் புரதங்கள் மற்றும் பெருமூலக்கூறுகளின் இரண்டாம் அமைப்புகளைக் காண பயன்படுகிறது
தரவிறக்கம் மற்றும் நிறுவுதல் குறித்த தகவல்160 உபுண்டு இயங்குதளத்தில் உபுண்டு சாப்ட்வேர் சென்டர் மூலம் ஜெஎம்ஒஎல் நிறுவப்படுகிறது
இந்த டுடோரியலை எங்கள் இணையத்தளத்தில் லினக்ஸ் தொடரில் காணவும் wwwspoken tutorialorg
விண்டோஸ் மேக் ஓஎஸ் மற்றும் ஆண்ட்ராய்டு சாதனங்களில் நிறுவ இங்கே செல்லவும் wwwjmolsourceforgenet நிறுவ இந்த இணைய பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றவும்
உபுண்டு சாப்ட்வேர் சென்டரை பயன்படுத்தி என் கணினியில் ஏற்கனவே ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷனை நிறுவியுள்ளேன்
ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷனை திறக்க டாஷ் homeல் க்ளிக் செய்க
சியர்ச் பாக்ஸ் ல் ஜெஎம்ஒஎல் என டைப் செய்க
திரையில் ஜெஎம்ஒஎல் ஐகான் தோன்றுகிறது
ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷன் விண்டோவை திறக்க ஜெஎம்ஒஎல் ஐகான் மீது க்ளிக் செய்க
ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷன் விண்டோ மேலே ஒரு மேனு பார் ஐ கொண்டுள்ளது
மேனு பார் க்கு கீழே ஒரு டூல் பார் உள்ளது
இங்கே காட்சி பகுதி உள்ளது இது ஜெஎம்ஒஎல் பேனல் எனப்படுகிறது
மேனு பார் ல் பல்வேறு தேர்வுகள் உள்ளன அவை பைல் எடிட் டிஸ்ப்ளே மற்றும் மேலும் பல
இவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு துணை தேர்வுகளையும் கொண்டுள்ளன
மற்ற தேர்வுகளை தவிர டூல்ஸ் மேனு அணுக்களுக்கு இடையேயான தூரத்தைக் கணக்கிட toolகளை கொண்டுள்ளது
பின்வரும் டுடோரியல்களில் இந்த தேர்வுகள் பற்றி கற்போம்
ஹெல்ப் மேனு ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷன் பற்றிய பல பயனுள்ள தகவல்களைக் கொண்டுள்ளது ஆவணத்தைக் கொண்ட ஒரு யூசர் கைடு பயனர் கையேடு ஐயும் இது கொண்டுள்ளது
டூல் பார் பல மேனு ஐகான்களைக் கொணடுள்ளது
மேனு ஐகான்கள் குறிப்பிட்ட செயல்பாடுகளை விரைவாக இயக்குகிறது உதாரணமாக திறத்தல் சேமித்தல் எக்ஸ்போர்ட் செய்தல் அச்சடித்தல் மேலும் பல
இங்கே ஐகான்களின் ஒரு தொகுப்பு உள்ளது அவை சுழற்ற அணுக்களின் ஒரு தொகுப்பை தேர்ந்தெடுக்க தூரத்தை அளவிட மேலும் சிலவற்றிற்கு
மாடல்கிட் ஐகான் மூலக்கூறு மாதிரிகளை உருவாக்கவும் திருத்தவும் பயன்படுகிறது தேவைக்கேற்ப ஜெஎம்ஒஎல் பேனல் ஐ அளவுமாற்றலாம்
கர்சர் ஒரு அம்புக்குறியாக மாறும் வரை விண்டோவின் ஏதேனும் ஒரு மூலைக்கு எடுத்துசெல்க
இப்போது மேல்நோக்கி அல்லது கீழ்நோக்கி குறுக்காக இழுப்பதன் மூலம் விண்டோவை மறுஅளவாக்கவும்
மேனு பார் ல் டிஸ்ப்ளே மேனு மூலமாகவும் பேனல் ன் அளவை மாற்ற முடியும்
டிஸ்ப்ளே மேனு மீது க்ளிக் செய்து ரிசைஸ் தேர்வை தேர்ந்தெடுக்கவும்
ஒரு டயலாக் பாக்ஸ் திறக்கிறது இங்கே அகலம் மற்றும் நீள பரிமாணங்களை pixelகளில் தரலாம்
800 பை 600 pixelகள் அளவில் எனக்கு விண்டோ தேவை
எனவே 800 ஸ்பேஸ் 600 என டைப் செய்து ஒக் பட்டன் மீது க்ளிக் செய்கிறேன்
இப்போது ஜெஎம்ஒஎல் பேனல் 800 பை 600 pixelகளுக்கு அளவுமாற்றப்பட்டது இப்போது சில எளிய கரிம மூலக்கூறுகளுக்கு மாதிரிகளை உருவாக்க ஆரம்பிக்கலாம்
எனர்ஜி மினிமைசேஷன் உடன் மாதிரிகளை கட்டமைக்கவும் மாற்றவும் மாடல்கிட் நம்மை அனுமதிக்கிறது
டூல் பார் ல் மாடல்கிட் ஐகான் மீது க்ளிக் செய்க
பேனல் ல்மீத்தேனின் மாதிரி தோன்றுகிறது
ஜெஎம்ஒஎல் பேனல் ல் மேல் இடது மூலையில் ஒரு மேனு தோன்றுகிறது
இந்த மேனு ன் அம்சங்களாவன எளிமைாக அணுக்களை சேர்க்க நீக்க இழுக்க செயல்பாட்டு குழுக்களை சேர்க்க பிணைப்புகளை நீக்க சேர்க்க மற்றும் சுழற்ற ஹைட்ரஜன்களை சேர்க்க fileகளை மினிமைஸ் செய்ய சேமிக்க மற்றும் பல
மேனு ல் ஒரு குறிப்பிட்ட அம்சத்தை பயன்படுத்த கொடுக்கப்பட்டுள்ள தேர்வு பெட்டியில் க்ளிக் செய்க
மாடல்கிட் பங்ஷன் ஒரு ஹைட்ரஜன் அணுவுக்கு பதிலாக மெத்தில் குழுவை வைக்க அனுமதிக்கிறது
நீங்கள் மாற்ற விரும்பும் ஹைட்ரஜன் அணுவிற்கு அருகில் கர்சரை கொண்டுவரவும்
அந்த ஹைட்ரஜன் அணு மீது ஒரு சிவப்பு வளையம் தோன்றுகிறது
அந்த அணு மீது க்ளிக் செய்க
ஒரு மெத்தில் குழு சேர்க்கப்பட்டுள்ளதை கவனிக்கலாம்
மீத்தேன் மூலக்கூறு இப்போது ஈத்தேனாக மாறியுள்ளது
முன்புபோல அதே படியை மீண்டும் செய்யவும்
ப்ரோப்பேனின் மாதிரியைப் பெற ஹைட்ரஜன் அணு மீது க்ளிக் செய்க
இந்த மூலக்கூறு மீதான எனர்ஜி மினிமைசேஷன் மிக நிலையான வெளிவடிவமைப்பை கொடுக்கும்
எனர்ஜி மினிமைசேஷன் ஐ செய்ய மாடல்கிட் மேனு தேர்வுகளில் கீழே வந்து
மினிமைஸ் தேர்வு மீது க்ளிக் செய்க இப்போது நாம் ப்ரோபேன் மூலக்கூறின் மிக நிலையான வெளிவடிவமைப்பு மாதிரியை கொண்டுள்ளோம் இந்த அமைப்பை ஒரு mol பைல் ஆக சேமிக்க மாடல்கிட் மேனு ஐ திறக்கவும்
மேனு ல் கீழே வந்து சேவ் பைல் தேர்வு மீது க்ளிக் செய்க
திரையில் சேவ் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
உங்கள் பைல் ஐ சேமிக்க விரும்பும் போல்டர் மீது க்ளிக் செய்க
என் பைல் ஐ சேமிக்கும் இடமாக டெஸ்க்டாப் ஐ தேர்ந்தெடுக்கிறேன்
எனவே டெஸ்க்டாப் ஐ தேர்ந்தெடுத்து ஒப்பன் பட்டன் மீது க்ளிக் செய்க
பைல் நேம் க்கு சென்று உரைப்பெட்டியில் புரோப்பேன் என டைப் செய்க
பைல்ஸ் ஒஃப் டைப் மீது க்ளிக் செய்து மோல் தேர்வை தேர்ந்தெடுக்கவும்
இப்போது டயலாக் பாக்ஸ் ன் கீழ் வலது பக்கத்தில் சேவ் பட்டன் மீது க்ளிக் செய்க
ப்ரோபேனின் 3ட் மாதிரி டெஸ்க்டாப் ல் mol பைல் ஆக சேமிக்கப்படும்
ஜெஎம்ஒஎல் ல் இருந்து வெளியேற பைல் மேனு மீது க்ளிக் செய்து எக்ஸிட் தேர்வை தேர்ந்தெடுக்கவும் சுருங்க சொல்ல
இந்த டுடோரியலில் நாம் கற்றது160 ஜெஎம்ஒஎல் அப்ளிகேஷன் விண்டோ ஜெஎம்ஒஎல் பேனல் ஐ மறுஅளவாக்குதல் மீத்தேன் ஈத்தேன் மற்றும் ப்ரோபேன் போன்ற எளிய கரிம மூலக்கூறுகளின் 3ட் மாதிரிகளை உருவாக்க டூல் பார் ல் உள்ள மாடல்கிட் பங்ஷன் ஐ பயன்படுத்துதல் ஹைட்ரஜனுக்கு பதிலாக மெத்தில் குழுவை சேர்ப்பதன் மூலம் மூலக்கூறுகளை கட்டமைத்தல் நிலையான வெளிவடிவமைப்பை பெற எனர்ஜி மினிமைசேஷன் ஐ செய்தல் மற்றும் mol பைல் ஆக படத்தை சேமித்தல்
பயிற்சியாக ஜெஎம்ஒஎல் மாடல்கிட் பங்ஷன் ஐ பயன்படுத்தி பின்வரும் மூலக்கூறுகளின் மாதிரிகளை உருவாக்கவும் 2 4 டைமெத்தில் பென்டேன் மற்றும் 3 எத்தில் 5 மெத்தில் ஹெப்டேன்
ஒரு நிலையான வெளிவடிவமைப்பை பெற எனர்ஜி மினிமைசேஷன் செய்யவும்
mol பைல் ஆக படத்தை சேமிக்கவும்
டூல் பார் ல் உள்ள ரோட்டேட் மாலிக்யூல் ஐ பயன்படுத்தி மாதிரியை சுழற்றவும்
நீங்கள் முடித்த பயிற்சி இவ்வாறு இருக்க வேண்டும்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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்